பயர்ஃபாக்ஸ் ன் செட்டிங்
pop உப் மற்றும் இமேஜ் ஆப்ஷன்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் கற்க போவது
பாப் உப் மற்றும் இமேஜ் பிரெஃபரன்ஸ் ஐ செட் செய்வது டூல்பார் ஐ கஸ்டமைஸ் செய்வது
pop உப் விண்டோஸ் அல்லது pop யுபிஎஸ் நம் அனுமதியின்று தானாக தோன்றும் அவை அளவுகளில் வேறுபடுட்டாலும் பொதுவாக மொத்த ஸ்க்ரீன் ஐயும் அடைத்துக்கொள்ளாது
சில pop யுபிஎஸ் நடப்பு பயர்ஃபாக்ஸ் விண்டோ வின் மேல் பகுதியில் திறக்கும் மற்றவை பயர்ஃபாக்ஸ் ன் அடியில் தோன்றும் போதும்
pop யுபிஎஸ் அதிக தொந்தரவு தரக்கூடும் என்பதால் அவற்றை டிசபிள் செய்ய விரும்புகிறீர்கள்
இதில் பயனாவது உபுண்டு 1004 மற்றும் பயர்ஃபாக்ஸ் 70 பயர்ஃபாக்ஸ் ப்ரவ்சர் ஐத் திறக்கலாம்
யுஆர்எல் பார் ல் டைப் செய்யலாம் வாவ் வாவ் வாவ் டாட் பாப் உப் டெஸ்ட் டாட் காம் enter செய்க இந்த தளம் பாப் உப் என்றால் என்ன என்று காட்டுகிறது multi போப்பப் டெஸ்ட் என்ற லிங்க் ஐ சொடுக்குக 6 பாப் யுபிஎஸ் ஐ பார்ப்பீர்கள் பாக் ஐ சொடுக்குக மேலும் 2 pop யுபிஎஸ் தோன்றுகிறது
இவை எவ்வளவு தொந்தரவாக உள்ளது
பயர்ஃபாக்ஸ் இந்த pop யுபிஎஸ் மற்றும் pop அண்டர்ஸ் ஐ கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது
இது எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் ஐ சொடுக்கி செய்யப்படுகிறது
விண்டோஸ் யூசர்ஸ் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் ல் சொடுக்குக பிரெஃபரன்ஸ் விண்டோ ல் கன்டென்ட் tab ஐ சொடுக்குக ப்ளாக் pop உப் விண்டோஸ் ஏற்கனவே டிஃபால்ட் ஆக ஒன் ல் உள்ளது இல்லையெனில் அதை செக் செய்ய வேண்டும் எனவே பயர்ஃபாக்ஸ் ல் தோன்றும் பாப் யுபிஎஸ் ஐ தடுக்க இதை எனபிள் செய்வது குறித்து கவலைப்படத் தேவையில்லை குளோஸ் ஐ அழுத்தி பயர்ஃபாக்ஸ் பிரெஃபரன்ஸ் விண்டோ ஐ மூடலாம் நீங்கள் எக்ஸெப்ஷன்ஸ் யும் தேர்வு செய்யலாம்
எக்ஸெப்ஷன்ஸ் என்பது சைட்ஸ் ஆகும்
அதன் pop யுபிஎஸ் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் ல் சொடுக்குக விண்டோஸ் யூசர்ஸ் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் ல் சொடுக்குக எக்ஸெப்ஷன்ஸ் ஐச் சேர்க்கBlock pop உப் விண்டோஸ் பீல்ட் ஐ அடுத்த எக்ஸெப்ஷன்ஸ் ஐ கிளிக் செய்க இது ஒரு டயலாக் பாக்ஸ் ஐ திறக்கும் இந்த அட்ரெஸ் ஒஃப் வெப்சைட் பீல்ட் ல் டைப் செய்க வாவ் வாவ் வாவ் டாட் கூகிள் டாட் காம் அலோவ் ஐ சொடுக்குக டயலாக் பாக்ஸ் ஐ மூட குளோஸ் ஐ சொடுக்குக பிரெஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் ஐ மூட குளோஸ் ஐ சொடுக்குக இப்போது pop யுபிஎஸ் googleகாம் லிருந்து தவிர மற்ற அனைத்து சைட் லிருந்தும் அனுமதிக்கப்படாது யுஆர்எல் பார் ல் டைப் செய்க வாவ் வாவ் வாவ் டாட் பாப் உப் டெஸ்ட் டாட் காம் Enter செய்க
multi பாப்பப்டெஸ்ட் லிங்க் ஐ சொடுக்குக ஒரு போப்பப் ம் தோன்றவில்லை
உங்களுடைய போப்பப் ப்ளாக்கர் சிறந்தது
இமேஜஸ் டவுன்லோட் ஆக நேரம் எடுத்துக்கொள்ளும் ஒரு சில இமேஜஸ் டவுலோட் ஆவதை தடுக்க மொசில்லா பயர்ஃபாக்ஸ் ஒரு ஆப்ஷன் வைத்துள்ளது எடிட் மற்றும் பிரெஃபரன்ஸ் ல் சொடுக்குக விண்டோஸ் பயனர்கள் டூல்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் ல் சொடுக்குக பிரெஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் ல் கன்டென்ட் tab ஐ தேர்வு செய்க லோட் இமேஜஸ் ஆட்டோமேட்டிக்கலி செக் பாக்ஸ் ஐ டிசபிள் செய்க டயலாக் பாக்ஸ் ஐ மூட குளோஸ் மீது சொடுக்குக இப்போது சியர்ச் பார் ல் டைப் செய்யலாம் புளவர்ஸ்
Enter செய்க கூகிள் ஹோம் பேஜ் ல் இமேஜஸ் ஐ சொடுக்குக தோன்றும் முதல் இமேஜ் லிங்க் ஐ சொடுக்குக இமேஜ் லோட் ஆகவில்லை எனப் பார்க்கிறோம் டூல்பார்ஸ் ஐ கஸ்டமைஸ் செய்ய மொசில்லா பயர்ஃபாக்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் ஐத் தருகிறது எதாவது டூல்பார் ஐ மறைக்க சொல்லலாம்
உதாரணமாக மேனு பார்
மேனு பார் ன் எம்ப்டி செக்ஷன் ல் ரைட் கிளிக் செய்க அதை அன்செக் செய்க அவ்வளவுதான்
மீண்டும் அதை பார்க்க டூல் பார் ன் எம்ப்டி செக்ஷன் ல் மீண்டும் right கிளிக் செய்க இப்போது மேனு பார் ஆப்ஷன் ஐ செக் செய்க டூல்பார்ஸ் ஐ கஸ்டமைஸ் செய்ய பயர்ஃபாக்ஸ் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஐத் தருகிறது
அதை இப்போது பார்க்கலாம்
ஒரே ஒரு கிளிக் ல் ஒரு வெப் பேஜ் ஐ பிரின்ட் செய்ய நம்மை அனுமதிக்கும் ஒரு இக்கான் ஐ டூல்பார் க்குச் சேர்க்கலாம் டூல்பார் ன் எம்ப்டி செக்ஷன் ல் ரைட் கிளிக் செய்க கஸ்டமைஸ் ஐ சொடுக்குக கஸ்டமைஸ் டூல்பார் டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது டயலாக் பாக்ஸ் உள்ளே நீங்கள் பிரின்ட் இக்கான் ஐப் பார்க்கலாம் அந்த இக்கான் ஐ டூல்பார் க்கு டிராக் செய்க டோன் ஐ சொடுக்கி அந்த டயலாக் பாக்ஸ் ஐ மூடுக
டூல்பார் ல் பிரின்ட் இக்கான் ஐ கிளிக் செய்க இது பிரின்ட் டயலாக் பாக்ஸ் ஐ கொண்டு வருகிறது இப்போது நாம் பிரின்ட் செய்து கொண்டிருக்கவில்லை
அதனால் கேன்சல் ஐ சொடுக்கி டயலாக் பாக்ஸ் ஐ மூடவும் உங்களால் டூல்பார்ஸ் ஐச் சேர்க்கவும் நீக்கவும் முடியும் அதற்கு டூல்பார் ல் right கிளிக் செய்து கஸ்டமைஸ் ஐ தேர்க ஆட் நியூ டூல்பார் பட்டன் ஐ சொடுக்குக அந்த புதிய டூல்பார் க்கு பெயரிடுக
சேம்பிள் டூல்பார் என பெயரிடலாம் ஒக் ஐ சொடுக்குக இப்போது ஒரு இக்கான் ஐ சேம்பிள் டூல்பார் மீது டிராக் ஆண்ட் டிராப் செய்து டவுன்லோட்ஸ் என சொல்லவும் அந்த புதிய டூல்பார் ப்ரவ்சர் ல் இருப்பதைக் கவனிக்கவும்
ஒரு டூல்பார் ஐ நீக்க ரெஸ்டோர் டிஃபால்ட் செட் பட்டன் ஐ சொடுக்குக கன்டென்ட்ஸ் ஏரியா ஐ மேக்ஸிமைஸ் செய்ய ஐகன்ஸ் ன் அளவைக் குறைக்க முடியும் யூஎஸ்இ ஸ்மால் ஐகன்ஸ் என்ற செக் பாக்ஸ் ஐ செக் செய்க டயலாக் பாக்ஸ் ஐ மூட டோன் ஐ சொடுக்குக ஐகன்ஸ் ன் அளவு குறைவதை நாம் காண்கிறோம்
இந்த டியூட்டோரியல் முடிகிறது நாம் கற்றது பாப் உப் மற்றும் இமேஜ் பிரெஃபரன்ஸ் ஐ செட் செய்வது டூல்பார் ஐ கஸ்டமைஸ் செய்வது
இப்போது ஒரு அசைன்மென்ட்
புதிய மொசில்லா பயர்ஃபாக்ஸ் விண்டோ ஐத் திறக்கவும்
wwwyahoocom லிருந்து வருவது தவிர அனைத்து பாப்பப்ஸ் யும் தடுக்கவும்
ஒரு புக்மார்க்ஸ் டூல்பார் ஐ இன்சர்ட் செய்யவும்
தொடுப்பில் உள்ள விடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு
செய்முறை வகுப்புகளை நடத்துகிறது
இணைய வழி பரிட்சையில் தேருவோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது
மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்க contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் அங்கமாகும்
நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் த்ராக் ஐசிடி மார்ட் கவர்ன்மென்ட் ஒஃப் இந்தியா ஆதரவுடன் இது நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ நன்றி